பங்களிப்பு இருக்கிறது அஹ் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் அளிப்பதன் மூலம் இன்னைய உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை மேம்படுத்துகிறது வேளாண்மை பொய்க்கும் பொழுது வேலை வாய்ப்பை பெறுவதை அழிகிறது நிலத்தை உழுவதற்கு பயிர்கள் உரம் அளிப்பதற்கும் இதை விளங்குகிறது மொத்த கால்நடைகள் மாடுகள் முப்பத்தேழு புள்ளி அஹ் மூணு சதவீதமாகும் உலக அளவில் பிரேசில்க்கு அடுத்தபடியாக இந்திய மாடுகள் வீட்டில் இரண்டாவது இடத்தை வைக்கிறது மாடுகள் பல்வேறு இனங்களில் சாந்தகம் பாலினம் இழுவை மணம் தழுப்பு இது இழுவை இனம் மற்றும் தளப்பு அல்லது பொது இனம் ஏழை மக்களின் பசி என்று அழைக்கப்படும் வெள்ளாடுகள் பால் இறைச்சி தோல் மற்றும் ரோமம் மற்றும் அழிக்கிறது இது நாட்டின் இறைச்சிக்கு முக்கிய ஆதாரமாக உள்ளது இந்தியாவின் பால் உற்பத்தி முக்கிய ஆதாரமாக உள்ளன உத்திரபிரதேசம் அதிகபட்ச எருமைகளை இருபத்தி எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் அதனை தொடர்ந்து ராஜஸ்தான் எண்பத்தி ஆறு சதவீதம் மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் முறைய நம்ம தமிழ்நாட்டை காண்கின்ற கணக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கால்நடை வளர்ப்பு முறை உதவியுடன் மேற்கொள்கிறது கால்ல கணக்கு கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குனர் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது கணக்கெடுப்பு மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் மேல் நலத்துறை அமைச்சகம் கால்நடை வளர்ப்பு பால் பண்ணி மீன்வளத்துறை போன்றவற்றின் வெளியிடும்படி கேட்கப்படுகிறது மாநிலம் யூனியன் பிரதேச கால்நடை வளர்ப்பு யூனியன் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு கணக்கின்படி நம் நாட்டின் மொத்த பால் உற்பத்தி உத்திரபிரதேசம் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் முதன்மை மாநிலமாக இருக்கிறது இடை துறை உத்தரபிரதேசம் முதன்மை முதன்மை மாநிலமாக விளங்குகிறது அதனைத் தொடர்ந்து நம்முடைய நாட்டின் நாட்டின் இடையே இறைச்சி உற்பத்தி மஹாராஷ்டிர மாநிலம் மேற்கு வங்காளம் உள்ளன நம் நாட்டின் மொத்த ரோம உற்பத்தி ராஜஸ்தான் மாநிலம் முதலிடத்தை அதனைத் தொடர்ந்து கர்நாடகா இரண்டாம் இடத்தில் இருக்கிறது மீன் வளர்ப்பு ஒரு முக்கிய பொருளாதார நடவடிக்கையாகும் இத்துறையின் வளர்ந்து வரும் துறையகம் பல்வேறு வளங்களை கொண்டதாக உள்ளது மீன் பிடி தொழிலானது இந்தியாவில் தொடர பன்னெண்டு முக்கிய பதினாலு billion மக்கள் தொகை அதிகமான அளவுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறது மொழியைப் பத்தி மூணு சதவீதத்திலும் சீனாவிற்கு அடுத்தபடியாக இந்தியா இரண்டாம் இடத்தை வைக்கிறது உம் வைக்கிறது உம் அதிகப்படியான மீன்பிடி தொழில் உணவு உற்பத்தியில் ஆயிட்டே இருக்குது வேலை வாய்ப்பை உருவாக்கும் ஊட்டச்சத்து அழித்தல் அந்நிய செலாவணி மற்ற வழிகளுக்கு உதவி பெறுகிறது மீன்பிடி கடல் மீன் பிடிப்பு உள்நாட்டு மீன் பிடிப்பு கடல் நீர் கடல் பகுதி கடற்கரையை ஒட்டி ஆழ்கடல் முக்கியமான கண்ட பகுதியில் மீன்பிடி தொழில் நடைபெற்றது கேரளா கடல் நீர் பகுதியில் முதன்மையானதாக உள்ளது ஆறுகள் ஏரிகள் குளங்கள் கால்வாய்~ கால்வாய்கள் கண்மாய்கள் போன்ற நீர் மின்நிலை மீறி நடைபெறும் என மீன் பிடிப்பது இவற்றில் நடக்கும் இந்நாட்டில்

முக்கியமான மீன் வகைகள் கெளுத்தி hangings பணம் கொளுத்தி பெருசல் நெல் ஈல் மின் முள்ளங்குட்டை மீன் முட்டையாகும் இந்தியாவில் மக்கள் மற்றும் தீவிர மேலாண்மை அஹ் சிறிய மற்றும் திண்டகப்பட்ட நிலவடும் அதிகம் உள்ளன அதிக விலையில் காரணமாக நல்ல தரமான விதைகள் சிறு குறு விவசாயிகளுக்கு எட்டக்கனியாக உள்ளது பலமற்ற மண் இந்திய மண் பிறந்து அஹ் வளம் கூட்டல் மற்றும் புதுப்பித்தல் செயல்பாட்டையும் வேளாண்மைக்கு உட்பட்டிருந்தால் மண்ணின் வளம் குன்றி அதிக பாதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் மூன்றில் ஒரு பங்கு வேளாண் நிலப்பகுதி பாசன வசதியை பெற்றிருக்கிறது நாட்டின் நா~ நா~ நாட்டின் பல பகுதிகளில் வேளாண்மை பெரிய அளவிலே இயந்திரமாக்கப்பட்ட பின் பெருமையான புது மனிதர்களுக்கு கொண்டு எளிய மற்றும் பழமையான கருவிகள் மூலமே வேளாண்மை செய்யப்படுகிறது காற்று மற்றும் நீரின் உம் வேளாண் மேல மண் அரிப்பில் உள்ள பரப்பு பாதிக்கப்பட்டுள்ளது தரமான உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லமையால் விவசாயிகள் உள்ளுறவு தர வேண்டும் விவசாயிகள் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுகிறார்கள் மேலும் விவசாய பொருட்களின் விலைகள் அதிகமாக ஏற்றுவதற்கும் கிராமப்புற மக்~ பகுதியில் விவசாய சேமிப்பு கிடங்கு வசதியற்ற வறுமை பெறா நிலையிலோ காணப்படுகிறது இத்தகைய சூழலில் விவசாயிகள் அறுவடை செய்து முடித்த பின் வேளாண்மை உற்பத்தியில் சந்தையில் விற்கும் கட்டாய விலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இந்திய வேளாண்மைக்கு முக்கிய~ முக்கியமான கால சவால்களில் ஒன்று மலிவான மற்றும் போதுமான போக்குவரத்து வசதி இன்மையாகும் வேளாண்மை வந்து அதிக மூலத்தொண்டு தேவைப்படுது ஒன்றாக ஒன்றாகும் நம்ம எடுத்து முன்னாடி பண்ணி இயந்திரங்கள் கருவிகள் வாங்க முக்கிய பங்களிக்கிறது உம் இயற்கையில் பெறப்பட்ட உயிரினங்கள் பயன்படுத்தப்படும் அனைத்து உயிரினங்களுக்கும் இயற்கை வளம் என்று அழைக்கக்கூடிய காற்று நீர் மண்ணு தாதுக்கள் புதிய பிரிவு எரிபொருள் தாவரங்கள் வனவிலங்குகள் போன்றவை இயற்கை வளங்கள் உண்டு பல இயற்கை வளங்கள் மூலம் பெறுகின்றன இயற்கை இனமான வளங்கள் எந்த ஊருக்கும் எந்த ஒரு பிரதேசத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது பல்வேறு காரணங்கள் அடிப்படையில் இயற்கை வளங்களை பயன்படுத்தும் தன்மையின் அடிப்படையில் பிறகு இயற்கை முறையில் சூரிய சக்தி உயிரின சக்தி வாயு வடிவம் பிறகு மீண்டும் புற்றுநோய் செய்ய இயலாத வளங்கள் புதுப்பிக்க இயலாத வளங்கள் நிலக்கரி petrol இயற்கை வாயு இவ்வகை சார்ந்தவை ஒரு குறிப்பிட்ட வேதியியல் மற்றும் இயற்பியல் குறிப்பிட்ட உயிரின மற்றும் உயிரற்ற இயற்கை வளங்கள் தனிமங்கள் கனிமங்கள் சுரங்க தொழில் என்று பெயர் ஆழம் குறைந்து புவியது அறிவில்லா சரகங்கள் திறந்தவெளி சிரங்குகள் என்றும் ஆழமாக உள்ள சுரங்கங்களை இந்த ஆலசுரங்குகள் என்று அறிவித்தேன் இந்தியாவில் தனிமையுள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு இணைப்புகள் இங்கே நிலவையில் தர வேண்டும் இந்திய பணியாளர்கள் இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாடு மையம் ஹைதராபாத் இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் பொறுப்பு சுரங்கப் பணி அமைச்சகம் மேம்பாடு ஒழுங்குமுறை ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு மேடையில் வேதியியல் மற்றும் இயற்பியல் பண்புகளின் அடிப்படையில் கனிமங்கள் இரண்டு பெரிய புலிகளாக இருக்கிறது உலோக பனிமுதல் என்பது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட உலோகத்திற்குள் இயற்கையின் அடர்ந்த பல பல பிரிவுகள் காணப்படுகிறது இரும்பு மேக்னைட் தாமிரம் மற்றும் மதிப்பு மதிப்புமிக்க உலோகங்கள் தான் புவியில் அதிக பரவி காணப்படும் event தனித்தனியா இருக்காங்க தம்பி இதுக்கு நீட் பாறை எனக்கு உருமாறிய பாறைகள் தேவையான இந்தியாவிற்கான இந்தியாவில் காணப்படும் இரும்புத்தாது மேக்னைட் வகை சார்ந்தது நாட்டின் மொத்தம் இரும்புத்தாது ஜார்கன்ட் மண்டலம் இருபத்தி ஐந்து சதவீதமாக உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது மற்றும் மாநிலத்தின் முக்கிய உற்பத்தி நகரம் ஒடிசா இருபத்தி ஒரு சதவீத இரண்டாம் இடத்திலே உள்ளது அந்த சுந்தர் கார் மயில் கம்பஞ் சாம்பல்பூர் மற்றும் முக்கிய பொறுப்புகள் மாநிலத்தில கர்நாடகா மாநிலத்தில் உம் கர்நாடக மாநிலத்தில உம் கர்ந்தக் ஆந்திர பிரதேசம் உம் நமக்கு rank க்கு மேக்னடேட் இருபத்தி அஞ்சு சதவீதம் தர்பார் மாவட்டக் உற்பத்தி செய்யறது மாவட்டம் அந்திரப்ரதேஷ் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி கோயம்புத்தூர் உற்பத்தி செய்கிறது மிகவும் கடினமான அல்லது எளிதில் உடையும் தன்மை உடையதாக இருக்கும் காயத்தை எப்பொழுதும் இரும்பு கலந்து உற்பத்தி செய்கிறது இரும்பு மற்றும் லோக கலந்திருக்கிற அதிகப்படியான மூலப்பொருட்களாகவும்தான் இரும்பு உற்பத்தி செய்வதற்கு பத்து கிலோ magnet தேவைப்படுகிறது மெழுகும் பூச்சிக்கொல்லிகள் வண்ணப்பூச்சிகள் வெண்கலங்கள் போன்றவை தயாரிப்புகள் minus ல இருக்குது நாக்பூர் கொண்டு இயங்கி வரும் இந்திய மேக்னெட் நிறுவனம் ஒரு சதவீதம் ஆகும் மேக்னைட்தேவை உற்பத்தி தேவை உலோகத்தின் முதன்மையாக உள்ளது மேக்னைட் பெரும்பாலானவை உருமாறிய பாதைகள் காணப்படுகிறது அதிகமாக நினைத்து நம் பதிவுகள் ஒடிஷா மாநிலம்

வாங்கலாம் மற்றும் மாநிலத்தில் இணைந்து இந்திய மேக்னைட் தேசத்தை அழிக்கிறது உலக அளவில் மேக்னைட் பெரிய அளவுல உள்ளது ஆனால் தாமிர வரலாற்றில் முந்தைய காலத்துக்கு பாத்தீங்கன்னா மனிதனை கண்டுபிடிக்க முதல் நோக்கமாகும் இதை மனிதர்கள் அஹ் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு லோகம் இது பல்வேறு நெகிழும் தன்மை கொண்டதாக உள்ளது அஹ் இவற்றை பல்வேறு வடிவமுடைய அஹ் பொருட்களாக உருவாக்க முடியும் தாமிரபரணி தாவரத்துடன் சேர்த்து அஹ் வெண்மை வெண்கலம் அஹ் இது உருவாக்கப்பட்ட தாமிரபரணி சமையல் பாத்திரங்கள் மற்றும் பொருட்கள் உற்பத்தி பல்வேறு வகைப்பட்ட மின்சாரங்கள் மின்சாதனங்கள் கம்பி வளங்கள் உற்பத்தி அரசால் நடத்தப்படும் தாமிரபரணி அதிகம் உள்ள மாநிலங்கள் ஆந்திரப்பிரதேசம் குஜராத் ஹரியானா நாகாலாந்து ஒடிஷா சிக்கிம் தமிழ்நாடு தெலுங்கானா உத்தரகாண்ட்

hi manisha எப்பிடி இருக்க என்ன பண்ணுற summer வேற வருது என்ன செய்யலாம்ன்னு இருக்க வீட்டுல எல்லாரும் எப்பிடி இருக்காங்க ஆமா பா என் பிள்ளைகளும் என் vacation வருது எங்க போலாம் கேட்டுட்டே இருந்தாங்க என்ன பண்ணுறது budget பாக்கணும் இன்னொரு பக்கம் கூட்டிட்டு போகலானா எப்பிடி கஷ்டப்படுத்துறது பிள்ளைகள அப்பிடின்னு கஷ்டமா இருக்கும் உனக்கு ஏதாவது நல்ல place தெரியுமா நீ எங்கயாவது இதுக்கு முன்னாடி போயிருக்கியா ஆமா பா போன வருஷம் கூட Kanyakumari போயிருந்தோம் baywatch ஒரு theme park மாதிரி போயிருந்தோம் இப்போ சுத்தி பாக்குறதுக்கு வெளில எங்கயாச்சும் போலாம்ன்னா கொஞ்சம் அவங்க போடுற பாட்டை கேட்டு ஆடுறது ராட்டினம் ஊஞ்சல் அது சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் entertainment ஆஹ் இருக்கும் அந்த baywatch ன்ற park ல நிறைய சுத்தி பார்க்குற மாதிரி இருந்துச்சு car ஓட்டுற மாதிரி இருந்துச்சு அதுல லாம் ரொம்ப நேரம் ஒக்காந்து விளையாடிட்டே இருந்தோம் அப்புறம் பெரிய பெரிய ராட்டினம் இருந்துச்சு அதுல கொஞ்சம் நேரம் சுத்தினோம் மதியம் வரைக்கும் இந்த மாதிரி விளையாடுற மாதிரி ராட்டினம் ஆஹ் சறுக்கு car ஓட்டுறது அப்புறம் இந்த ghost பேய் குகை சொல்லுவாங்க ல அந்த மாதிரி குகை ல இருந்துச்சு அதுல லாம் என் பிள்ளைங்க உள்ள போறதுக்கே பயந்துட்டே இருந்துச்சு அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறம் மதியம் வந்து நல்ல food உஹ் உள்ளேயே food தந்தாங்க உள்ள வந்து veg biryani அப்புறம் அதோட சாப்பிட சம்பல் வெச்சு மதியத்துக்கு ஒட்னது உள்ளேயே சாப்பாடு தந்தாங்க மதியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த water falls இருக்கும் ல falls ready பண்ணி வெச்சிருந்தாங்க readymade ஆஹ் ready பண்ணி வெச்சிருந்தாங்க அந்த falls ல இருந்து தண்ணீர் வந்துச்சு நல்ல இருந்துச்சு அப்புறம் கடல் ல அலை வந்தா எப்படி இருக்கும்

அது எல்லாமே நல்ல இருந்துச்சு ஆஹா இப்போ போலாம் நா எந்த ஊருக்கு போலாம் உனக்கு வேற எதாவது இந்த மாதிரி time pass ஆகுற மாதிரி நல்ல ஒரு travel place தெரிஞ்ச சொல்லேன் அவ்ளோ இடங்கள் இருக்கு அவ்ளோ இடங்கள் பார்க்க கூடிய இடங்கள் கோவில் ன்னு சொல்லல பொதுவா ஆவே general நம்ம பார்க்க கூடிய இடங்கள் தான் இருக்கு அது போக பக்கத்துல உள்ள அந்த science centre

அதெல்லாம் சுத்தி காமிக்கும்போது பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் knowledge இருக்கும் அதனால நான் அந்த இடம் லாம் நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு போய் பார்த்துருக்கேன் அதனால் கொஞ்சம் ஆசையா இருக்கும் முன்னாடி பாத்ததா இப்போ நம்ம பிள்ளைகளையும் கூட்டிட்டு போய் இன்னும் கொஞ்சம் நிறைய develop பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க அது போக அது பக்கதுயில ஒரு கிருஷ்ணாபுரம் அங்க நான் போயிருக்கும்போது அதுல வந்து ஒவ்வொரு சிலையும் கிருஷ்ணாபுரத்துல ஒரு கோவில் தான் அது ஆனா அதுல வந்து ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு வித்தியாசம் உள்ள வரும் அதெல்லாம் பாக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நம்ம போறதா இருந்த அப்பிடியே இடங்கள் லாம் travel பண்ணி நம்மா போறதா இருந்த அழகா இருக்கும் இப்போ நம்மளும் சரி நம்ம பிள்ளைகளுக்கு கூட்டிட்டு போவோமா பிள்ளைகளுக்கும் அந்த இடம் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் knowledge சேய் இவ்ளோக்குள்ள இருகுதே கொஞ்சம் knowledge வளரும் அப்பிடின்னு அந்த இடத்துக்கு நம்ம ரொம்ப நினைச்சேன் நான் ஏன்னா எல்லாம் இடமும் பாத்துருக்கேன் அப்புறம் பிள்ளைகளையும் எல்லாம் இடத்துக்கும் கூட்டிட்டு போகணும் அப்டின்னு யோசிச்சிருக்கேன் ஆனா அந்த கோவில்ல என்னடானா ஒவ்வொரு கல் எல்லாமே பார்த்தன்ன கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அந்த கோவில் எப்பிடின்னா ஒரு தூண் இருக்கும் ஒவொருத்தங்களுக்கு எனக்கு பிரியாணி புடிக்குமா உனக்கு ஒன்னு புடிக்குமா அப்பிடியே யாருக்கு என்னென்ன புடிக்குமோ அவளோ items order பண்ணி எல்லாருமே share பண்ணி சாப்பிடுவோம் அந்த restaurant ல அவ்ளோ அழகா இருந்துச்சு எல்லாமே miss பண்ண கூடிய places தான் நீ அப்பிடி எங்கயும் போயிருக்கியா எல்லாம் படிக்கும்போது போனியா எப்பிடி அப்போ நீ college ல பொய் படிகளா ஊரு சுடிதான் வந்துருக்கா நீயா ஊரு சுத்துற ந சுத்தமாலா இருண்டுற்ப இருப்பேன் ந வந்து Madurai college படிச்சா madurai லானா சொல்லவா வேணும் சுட்டி பக்க இடம் இருக்கு ஒரு வரம் sunday வே leave விடங்கனா ஒவ்வொரு வாரமோ இந்த இந்த எடத்துக்கு போனோனு முந்தானல plan போடு சனிக்கிழமை plan போடு வெச்சிருறுவோம் ஒரு வரம் மீனாட்சியம்மன் கோவிலுக்கு போவோம் மீனாட்சியம்மன் கோவில்லல கோவிலுக்கு போரோ நாலு பக்கமா ஒரே மாதிரி வாசல் இருக்கு எந்த வாசல் வழிய உள்ள போரோமனோ எங்களுக்கு தெரியல எந்த வாசல் வழிய வெளியே வறேனோ தெரியல அப்ரோ ஒரு வாரோ மீனாட்சியம்மன் கோவில்னா அடுத்த வரம் ஆஹ் nayakar mahal இப்பிடி வாரம் வாரம் ஒரு Madurai ல உள்ள நல்ல place லாம் சுத்தி பாத்தியம் அப்புறம் அப்புறம் சாப்புட்ற item நீ எப்பிடியோ அப்பிடியே தான் நாங்களும் எங்கு ஒரு dish புடிக்கும் நான் அதா order பண்ணிருப்பான் இன்னொர்த்திக்கு அதே புடிச்சாலும் அதுதான் order பண்ணுவா இன்னொருத்தி சொல்லுற taste எப்பிடி இருக்குனு பாக்குறதுக்காக அவளை வேற dish order பண்ண சொல்லி ஒவ்வொருத்தரும் அந்த கடையில என்ன என்ன famous ஓஹ் அத்தனை dish வாங்கி மாத்தி மாத்தி share பண்ணி எல்லாத்தையும் taste பண்ணி பாத்துருவோம் சரி பா கோச்சிக்காதபா college படிக்குற அப்போ இப்பிடி cut அடிச்சிட்டு சுத்தலைன்னா அப்புறம் college படிச்சதுக்கு என்ன பெருமை சரி ரொம்ப நாலா என் பிள்ளைங்க கேட்டுட்டு இருக்கு ஏன் மா ஏதாவது ஒரு இடத்துக்கு plan பண்ணி போகணுமாம் அந்த இடத்துக்கு plan பண்ணி போகணும் எத்தனை மணிக்கு கெளம்பணும் எத்தனை மணிக்கு வரணும் எங்க பொய் சாப்பிடணும் னு ஏதாவது ஒரு இடத்துக்கு plan பண்ணி போகனும்மா கேட்டுட்டு இருக்கு அப்பிடி plan பண்ணி போறதா இருந்தா எந்த place போலாம் அதுவும் correct தான் கல்யாணம் முடிஞ்சா புதுசுல அப்பிடித்தான் Kodaikanal போகணும் ன்னு plan பண்ணோம் போகவே முடியல பின்ன என்ன செய்ய ஆச போட்டுட்டாங்க கூட்டிட்டு போகணும்ன்னு என் husband வந்து ஆலங்குளம் மலை இங்க பக்கத்துல ஆலங்குளத்துல ஒரு மலைக்கோவில் அங்க கூட்டிட்டு போனாங்க ஆலங்குளத்துல உள்ள மலைக்கோவில் க்கு கூட்டிட்டு போனாங்க அங்க பொய் பாத்தோம் கீழயே நெறைய வித்தியாசமா வித்யாசமா இருந்துச்சு ஒவொருத்தரோட சிலைகள் அப்புறம் தாமரை நிறைய வித்தியாசமான இதெல்லம் சாமி சிலைகள் ஒவ்வொண்ணும் விதியசமா இருந்துச்சு அப்புறம் மலை மேல ஏறுற அப்போ ரொம்பவே நல்ல இருந்துச்சு என் husband மேல ஏறிட்டு ஏறிட்டு கீழ கைய கைய நீடித்து மேல வா மா மேல வா தூக்கி தூக்கி விட்டாரு அதான் அந்த மலை உச்சில நின்னுகிட்டு அந்த காத்து சில்லுனு வீசும் ல ஒரு feel இருக்குமே vera level ல இருந்துச்சு பா அதுவும் correct plan போட்டாலும் சொதப்பிடும் எங்கயாவது summer க்கு போகணும் நல்ல சில்லுனு place ஆஹ் பாத்து போனோம் அப்புறம் ஒரு time அப்பிடித்தான் college ல இருந்து கூட்டிட்டு போனாங்க ஒரு hotel க்கு போயிருந்தோம் போனதும் பொய் ஒக்காந்திருந்தோம் AC லாம் போட்டு நீட்டா chair வெச்சு உக்கார வெச்சிருந்தாங்க நாங்க வந்து பிரியாணி order பன்னிருந்தோம் வர ரொம்ப late ஆயிடுச்சு அப்புறம் அதுக்கு முன்னாடி juice கொண்டு வந்து வெச்சாங்க இடமே பாக்க neat இருந்துச்சு நல்ல பெரிய table ஒரு பாத்து பேரு நல்ல சேர்ந்து ஒக்காருற மாதிரி பெரிய table அப்புறம் கொஞ்சம் பெரிய hotel costly யா இருந்துச்சு cup அதெல்லாம் கொஞ்சம் modern இருந்துச்சு அந்த இடத்தை சுத்தி பாக்குறதுக்கே அவ்ளோ அழகா இருந்துச்சு அந்த gap ல நாங்க order பண்ண சாப்பாடு வந்துருச்சு அதா சாப்டுட்டு வெளியில போகும்போது இது வேற வெச்சிருந்தாங்க பிரியாணி ல சாப்பிட்டோம் பாக்கு மாதிரி ஏதோ ஒன்னு தந்தாங்க எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு hotelhotel க்கு பொய் சாப்பிட்டு அதான் first experience நல்லா இருந்துச்சு ஆமா பா நான் கூட Tiruchendur எங்க Tiruchendur க்கு ஒரு தடவ போயிருந்தோம் அந்த கடல் அலை நல்லா இருந்துச்சு இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் உள்ள போய் என் பிள்ளைங்க எல்லாம் உள்ள போய் நின்னுகிட்டு இந்த சிப்பி லாம் வரும் லா அதெல்ல ஒன்னொன்னா எடுத்து விளையாடிட்டு இருந்துச்சு அப்புறம் சூரியன் அந்த தண்ணீர் ல பட்டு எதிரொலிக்கிறது எல்லாம் நல்லா இருந்துச்சு சூரியா கூட ஒரு படத்துல சொல்லுவான் சூரியன் அப்பிடியே எட்டி பாக்குதுன்னு அது மாதிரி இந்த Kanyakumari sunset பாக்கும்போது நல்லா இருந்துச்சு ஒவ்வொண்ணும் வித்தியாசமா இருந்துச்சு ஆனா அப்பிடித்தான் ஆசையா இருக்கு நீ என்னன்னாலும் சொல்லு school time college time போன toor தான் ரொம்ப நம்மளால மறக்கவே முடியாது toor இருக்கும் ஏன்னா அந்த van ல போகும்போது பாட்டு போட்டுவிட்டு ஆடிகிட்டே போறது கத்திட்டே போறது இவங்களுக்கு ஓ போடுங்க அவங்களுக்கு ஓ போடுங்க ன்னு அந்த travel லாம் செம்மையா இருக்கும் ல ரொம்ப miss பண்றேன் ஆமா பா travel ன்ன enjoy பண்றது மாட்டும் இல்ல நான் travel ல வந்து நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன் ஒரு சில நேரம் office ல இருந்து வேல முடிச்சிட்டு வீட்டுக்கு போற அப்போ ரொம்ப tension இருக்கும் என்ன ட life இதுன்னு நம்ம life இப்பிடியே போய்டுமா னு கஷ்டமா இருக்குமா அப்போ இந்த bus ல தான் வீட்டுக்கும் போகணும் bus ல ஏறி போவான் அங்க வந்து ஒரு கண்ணு தெரியாதவர் ஒக்காந்துருப்பாரு daily வராரு நான் போற bus ல தான் daily travel பண்ணுறாரு போறாரு வாராரு அவரே ஏதோ ஒரு எடத்துல வேல பாக்குறாரு ஆனா போறாரு வாராரு பாக்கும்போது ஒரு விஷயம் அவருகிட்ட கத்துக்கிட்டேன் கண்ணு தெரியாத அவரே வேளைக்கு போற அப்போ அழுதுட்டு போல நம்ம காய் கால் எல்லாம் நல்லா வெச்சுட்டு நம்ம எதுக்கு இப்பிடி அழுதுகிட்டேய் போகணும் அப்பிடின்னு நெனச்சன் travel ல வந்து நிறைய experience கிடைச்சிரும் அப்போ எனக்கு நிறைய நல்ல விஷயமும் கத்துக்கிட்டேன் நிறைய கெட்ட விஷயமும் இருக்கு ஆனா நல்லத மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஆனா வாங்க எந்திரிச்சி இடமே விடல அவங்கல பாக்க பாவமா இருந்துச்சு அப்போ நினைச்சன் நம்ம அப்பிடி இருக்க கூடாது சின்ன சின்ன கொழந்தைங்கள வெச்சுட்டு வருவாங்க அபிடியுமே நம்ம வந்து ஆமா பா அது மட்டும் இல்ல அப்புறம் எனக்கு night time bike travel ரொம்ப புடிக்கும் பா ஒரு நாள் அப்பிடி தான் என் பிறந்தநாளுக்கு என் husband wish பண்ணல ரொம்ப கோவமா கஷ்டமா இருந்துச்சு பார்த்தா night bike ல night time song போட்டு bike ல போய் அதுவும் அங்க fast food கடை குட்டி குட்டி கடை இருக்கும் ல அந்த கடையில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு

நீ தான் முதல்லயே சொல்லிட்டியே plan போட்ட அந்த காரியம் சொதப்பிடும் ன்னு அப்புறம் நான் என்னத்த சொல்ல நிறைய place இருக்கு நம்மக்கு time எப்ப கிடைக்குதோ அந்த place க்கு போலாம் நல்ல chill place க்கு போலாம் நல்ல cooling இருக்க place பாத்து ஒரு பக்கத்துல ஏதாவது hotel இருந்த தங்கி இரண்டு நாள் stay பண்ணிட்டு enjoy பண்ணிட்டு மெதுவா வரணும்

நீயும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி நீ baywatch இடத்துக்கு போய் பாரு நீ போயிட்டு வந்த இடம் லாம் சொன்ன ல நா என் பிள்ளைங்களை கூட்டிட்டு அங்க எப்பிடி இருந்துச்சுன்னு சுத்தி பார்த்துட்டு வரன் நீ இங்க போய் சுத்தி பாரு அது travel பயமா தான் இருக்கும் நெனச்சா அதுக்கையே சந்தோஷம் கெட்டு போய்டுமே அதுகளையே lockdown ன்னு சொல்லி இவ்ளோ நாள் வீட்ல அடச்சீ போட்டு அதுக்குள்ளயும் ரொம்ப நாலா படிப்புல இல்லன்னு சொன்னதும் school நா இதை இந்த மாதிரி summer vacation க்கும் கூட்டிட்டு போலன்னா நல்லா இருக்காது mind relax க்காக தான summer vacation அவங்களுக்கும் அப்போ தான leave கிடைக்கும் எங்கயாவது கண்டிப்பா போய்ட்டு வரணும் ஒன்னு பண்ணுவோம் ரொம்ப தூரம் travel பண்ணா தான உடம்புக்கு ஒத்து வரமாட்டுது நீ உங்க ஊருல இருந்து ஏதாவது சுத்தி பாக்குற place இருந்துச்சுன்னா வருவோம் அப்பிடி இந்த பாபநாசம் லாம் நாங்க போனதே இல்ல அங்கேயும் நிறைய ஐந்தருவி அப்பிடி எல்லாம் இருக்கும் சொல்லுவாங்க அங்கேயும் ஒரு நாள் பொய் சுத்தி பாக்கலாம் நெனைக்குறான்

okay bye கண்டிப்பா போகணும்ன்னு call பண்ணி சொல்லு நானும் போயிட்டு வரேன் bye ஒளிப்படவியல் அதாவது ஆங்கிலத்தில் photography என்பது ஒளிப்பட தகடுகள் அல்லது மின்னனும் புணரி போன்ற ஒளியோ உணர்வு ஊடகத்தின் மீது ஒளியை விழச்செய்து படங்களை பதிவு செய்யும் வழி முறையை குறிக்கும் இது பொருளினால் பிரிக்கப்படும் அல்லது அதிலிருந்து வெளிவிடப்படும் ஒளி உணர்திறன் கொண்ட வெள்ளி highlight அடிப்படையாகக் கொண்டு வேதியற்ற பூச்சியின் மீது அல்லது ஒரு மின்னணு ஊடகத்தின் மீது ஒரு சென்று படும் போது அப்பொருளின் தோற்றம்

உள்ளிட்ட பல துறைகளில் ஒளிபடவியலின் பயன்பாடு பெரிதும் உணரப்படுகின்றன ஒளிப்படத்துறையின் ஒரு கலை முயற்சியாகவும் பார்க்க முடியும் ஒளிபடவியல் பெரிய வடிவ நிழற்படக் கருவி வில்லைகள் பிற பெயர்கள் நிலையான படிமங்களை உருவாக்கும் அருவிகள் மற்றும் கலை

முழு நிற மாலை ஒளிக்காலம் மின் நிலபட கலை ஒளி ஒரு படி~ படிவம் மின்வருடி என்பதை ஆங்கிலத்தில் scanner சொல்லிண்க்கம் நேர்மறை வடிவில் பின்னல் வகை ஜன்னல் இடம் இங்கிலாந்து ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஐந்து புகைப்படம் ஒளிப்படவியல் என்னும் ஆங்கில பதம் கிரேக்க சொல்லான ஆறாம் வேற்றுமை ஒளி மற்றும் கோடுகளான சுட்டடிக்கபட்டு அல்லது வரைத்தல் ஆகியவற்றை கருத்தாக கொண்டு ஒளியினால் வரைதல் என்பதிலிருந்து உருவாக்கியது பிரேசில் நாட்டின் கேம்பினஸ் பகுதியில் வசித்த ஹெர்குல் ஃப்ருசன் கண்டுபிடிப்பாளராக ஆவார் இவர் பிரஞ்சு மொழி வடிவச்சொல் photography என்பதை தான் தனிக்குறிப்பேட்டில் பயன்படுத்தியுள்ளார் இது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாளில் எழுதப்பட்டதாக பிரேசில் வரலாற்று ஆசிரியர் உறுதி படுத்துகின்றனர் ஹாட்சன் வென்ஸ்மேட்லர் பெர்சிலின் நாட்டின் வா~ வானியலாளர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி பத்தொம்போதாம் நாள் என்னும் ஜெர்மன் செய்தித்தாளில் ஒளிபடப்பியல் பற்றி ஒரு கட்டுரை வெளியிந்தனர் அதற்கான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் நடைபெற்ற ஜெர்மன் புகைப்பட வரலாற்றின் பெரிதும் பாராட்டப்பட்டுள்ளனர் ஆரம்பகால அறியப்பட எதிர்கொள்ளி அடையாள செய்தி வேலைப்பாட்டுடன் அச்சடிக்கப்பட்டுள்ள உலக தகடு புகைப்பட கலை என்பது பல தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் தொகுப்பு விளைவாகும் மெர்சிலிப் ஃபருக் பள்ளியைச் சார்ந்த பண்டையகான் சீனா தத்தோ விஞ்ஞானி மோடி முதலில் ஒளியில்

பின்னால் கிமு ஐந்தாம் மற்றும் நாலாவது நூற்றாண்டுகளில் கிரேக்க கணிதவியலாளர்கள் அரிஸ்டாண்டில் யூக்ளிக் ஆகியவற்றை தன்னிச்சையாக ஒரு ஊசி துளை ஒளிப்பட கருவியை பற்றி விரிவறித்தனர் ஆறாவது நூற்றாண்டில் கனித்த ஆய்வாளர் மேற்கொண்ட ஆய்வுகள் ஒளிப்பட கருவி ஆபோனிஸ்ட் பயன்படுத்தியுள்ளனர் ஹென் சீனா பல்துளை வள்ளுனர் ஹென்மெல் ஒளிப்பட கருவி கருவியின் கண்டுபிடித்தார் அரபு அல்லது ஹெம்ஸ் ஆழ்வாஸ் ஊசி துளை மற்றும் ஒளிப்பட கருவிகள் கண்டுபிடித்துள்ளனர் கட்டுரைகளை கனவுத் தொகுப்பு என்னும் புத்தகத்தில் ஹென்ஸ் புயோ ஒளிப்பட கருவி பயன்படுத்தப்பட்டுள்ள அறிவியல் கோட்பாடுகளை தொழில்நுட்பங்களையும்

பழமையான புகைப்படங்கள் கொண்டு விரிவகுத்துள்ளனர் ஆயிரத்தி ஐம்பத்தி அறுவத்தி ஆறில் டென்னிஸ் வாட்ச்சோ ஒளிப்பட கருவியில் பயன்படுத்தப்படும் இடைத்தகடு என்னும் இடைத் திரை மற்றும் விவரித்தார் ஆயிரத்தி அறுவத்தி ஒன்பத்தி நாலாம் ஆண்டில் சில வேதிப்பொருட்கள் ஒளியில் எவ்வாறு கருமையாக ஒளி வேதியல் விளைவு என்று விவரித்தார் அறிவியல் புனை நூலான கிமாண்டியை பிரென்ச் புதிய எழுத்தாளர் டிபடியலான் ஆயிரத்தி எழுவத்தி அறுவதாம் ஆண்டில் வெளியிட்ட இந்நூலின் ஒளிப்பட கருவியில் குறி~ தெளிவான பொருள் மற்றும் அதன் பயன்பாட்டு விளக்குகள் அறிவித்துள்ளார் புகைப்படம் கண்டுபிடிப்பு சுமார் ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளில் பிரிட்டிஷ் கண்டுபிடித்துள்ளால் தாமஸ் வாட்சன் ஒளி உணர்வ பொருட்களைக் கொண்டு அப்~ ஒளிப்படக் கருவி மூலம் படப்பதிவு செய்தல் முதல் முயற்சி மேற்கொண்டார் அவர் வேதிப்பூச்சி கொண்ட ஆயுதம் அல்லது வெள்ளைத் தொழில் தோலை வெள்ளி னைட்ரேட் உடன் வினைப்படுத்தி புகைப்படம் தயாரித்தார் நேரடி சூரிய ஒளி பரப்பில் பொருட்களை வைத்து அவற்றின் நிழல்களை வேதி சுண்டன் பரப்பின் மீது விழச் செய்தார் நிழல்கள் அப்பரப்பில் பதிவாகின்றன இதில் வெள்ளி பெற்ற ஆஹ் இம்முறையில் கண்டு கண்ணாடியின் மீது நிழல் பிரதிநிதி ஓவியங்களின் பதிவு செய்தார் இதில் ஆயிரத்தி எட்நூத்தி ரெண்டில் உலகத்திற்கு முழுமையாகவும் தெளிவாகவும் அறிவி~ அறிவிக்கப்பட்டது பின்னர் நிழல் படங்கள் குறிப்பிட்ட காலம் கழித்து இறுதி முழுமையாகவும் கருமை அடைந்து அறியப்பட்டது மேப்ஸ் என்பவர் நோ கிராஸ் பகுதியில் ஜன்னல் வழியாக இயற்கைச் சூழல் புகைப்படமாக்கினார் இதுவே தற்போது இருக்கும் முற்கால புகைப்படமாகும் இதில் இயற்கை காட்சி ஆனது அப்ஸ்க்ரோ ஒளிப்பட கருவியின் lens மூலம் பதிவு செய்யப்பட்டது டால்ஸ்போர்ட் ஒளி கசியும் எதிர்மறை உருவாக்கி அதிலிருந்து பல நேர்மறை பிரதிநிதிகள் அச்சிடும் செயல் முறையை உருவாக்கினார் இதுவே இன்றைய ரசாயன புகைப்பட பிரதிநிதிகள் அச்சிடும் முறைக்கு அடிப்படையாகும் பாதரசாவின் மூலம் நிழல் படமாக்கும் முறையில் பிரதி நிதிகளை அச்சிடும் காட்சியாக மீட் புகைப்படம் முறையில் காட்சி பதிவு செய்ய வேண்டும் கோடை~ கோடை காலத்தில் ஒளிப்பட கருவிகள் மூலம் பல புகைப்படங்களை பதிவு செய்தார் இருப்பினும் கால்ஸ்பிடல் ஓரியல் சரலத்தின் வழியாக பதிவு செய்யப்பட்ட ஒளி கசியும் மேல் எதிர்மறை மிகவும் பிரபலமானது தற்போது பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள ஒளிப்பட கருவிகளின் எதிர்மறைகள் இதுவே மிகப் பழமையான ஒளிப்பட கருவியின் எதிர்மறையாக இருக்கலாம் ஒளிப்பட நுட்பங்கள் ஒளிப்படத்திற்கான காட்சிகளை பதிவு செய்வதற்கு பல்வேறு வகையான ஒளிப்பட நுட்பங்கள் ஊடகங்களும் படப்பதிவு முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன ஒளிப்பட காட்சிகள் முதல் செய்வதன் பங்கேற்கும் பல்வேறு கூறுகள் ஒளிப்பட கருவி பிற்பகாட்சி கருவி மா~ முறை இரட்டை ஓளிப்படமாகிகள் முழுநிற அலைக்கற்றை புற ஊதா ஊடகம் அகச்சிவப்பு ஊடகம் எளிய கனிகளி ஒளிபடமதிவு மற்றும் பிற காட்சிப்பதிவு நுட்பங்கள் முப்பரிமாண படிமம் ஒரே வண்ணம் அல்லது பல வண்ண புகைப்படங்கள் பதிவு செய்யப்பட்டு பிரதிநிதி படங்களை பக்கம் பக்கமாக வைத்து பார்க்கும் போது பிரதிநிதிப்பட ஒரே மாதிரியான இரண்டு படங்கள் காட்சிகள் ஒன்றுக்கொன்று ஈடாக போட்டியிட்டு மனித பார்வைக்கு முப்பரிமான வடிவம் போன்ற தோற்றமளிக்கும் இம்முப்பரிமான ஒளிப்பட பதிவானது பிற்கால இயக்கத்துடன் கூடிய சலன படங்கள் பதிவு செய்வதற்கு முன்னோடியாக அமைந்தது இது பேச்சு வழக்கில் மூவடி ஒளிப்படம் என்று அழைக்கப்படுகிறது இதன் மிகவும் துல்லியமான பெயர் முப்பரிமான ஒளிப்படம் அல்லது என்பது ஆகும் இத்தகை ஒளிப்பட கருவிகள் நீண்ட காலங்களாக நழுவச் சுருண்டளாக பயன்படுத்தி வந்தனர் மிகத் சமீப காலமாக முப்பரிமான படினமா பதிவிலிருந்து என்னில் மின்னுவியல் முறை பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஒளிபடமாக மூலம் செய்யப்படும் மூலம் இரட்டை ஒளிப்படமாகிய ஒரே நேரத்தில் நேர் எதிர் திசைகள் இரண்டு ஒளி படமாக் கருவிகளை கொண்டு இரு புறமாக கருவிகளைக் கொண்டு இருபுறத்திற்கும் இருந்து ஒரே காட்சிப்பதிவு செய்து இரட்டை ஒளிபட எனப்படு~ எனப்படும் இரட்டை ஒளிபட தயாராகும் முறையில் ஒரே நேரத்தில் காட்சி பொருளாக மட்டும் ஒளிப்பதிவாளர் என இரு திசைகளிலும் அல்லது ஒரே நேரத்தில் ஒரு புவியியல் அமைப்பில் இருபுறமும் இரட்டை ஒளிப்பதிவு செய்ய இயலும் இதனால் ஒரு தனி படத்தின் மற்றொரு துணைக் கதை அடுக்கு சேர்த்து கட்சியை முழுமையாக முழுமைப்படுத்த முடியும் Hello அக்கா என்ன பண்றிங்க? ஆஹ் நல்லா இருக்கேன் இப்பதான் நேரம் கெடச்சதாக்கும் கால் பண்ண ஆஹ் நல்லா இருக்கேன நீங்க எப்டி இருக்கிங்க? ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க தம்பி பாப்பா எப்படி இருக்காங்க? ஆ நல்லா இருக்காங்கக்கா. அண்ணன் மால போட்டுருந்தாங்கல அண்ணாவும் பாப்பாவும் ஆஹ் எப்போ மலைக்கு போறாங்க? பாப்பாவும் போய்ராலா? எப்படி நடந்தாக்கா? சேரி சேரி பாப்பா நடந்துருவாலா? ஆஹ் சேரி சேரி உங்க வீட்ல இப்ப தொனைக்கு யாரு இருப்பா? நீங்கலும் தம்பி மட்டும்தான் இருப்பின்களா? ஆஹ் அம்மா அம்மாவ கூட்டு இருக்க வேண்டியதான கொஞ்ச நாளைக்கு இருந்துப்பிங்களா சேரி சேரிக்கா எங்க ஊர்லையா எங்கக்கா ஒரு நாள் பெய்து ஒரு நாளைக்கு தூரிட்டு இன்னைக்கு கூட தூரிட்டு விட்ருச்சு அஹ் ஆஹ் அப்படிதான் இங்கேயும் எங்க காட்டுல full ஆ இந்த வட்டம் எங்க காட்டுல பருத்தி போட்டுருக்காங்க ஆமா ஆஹ் போட்டுருக்காங்களா? சேரி ஆஹ் ஆமா மழை பருவம் அஹ் அந்த ஊர்ல உம் இங்க மட்டும்தான் போடுவிங்களா அங்க ஊர்ல அம்மா போடுவாங்களா?

ஆமா ஆமா உம்

ஆஹ் நா போமாட்டேன் அத்த போவாங்க காலைல காலைல எந்திச்சி போன வாரம் full ஆ போனாங்க வீட்டுல அப்டி அங்க போயி பருத்திசோலை புடிங்கிட்டு வந்தாங்க வீட்ல உக்காந்து பருத்தி உரிச்சோம் இந்த வட்டம் பருத்தி நல்லாவே இல்லக்கா ஒரு மாதிரி மஞ்சள் மஞ்சள்லா ஆமா ஆமா அது மழையுமில்ல ஒன்னுமில்லையா உம் அப்புறம் எப்படி வெளப்போகபோகுதோ ஒன்னும் தெரில ஆஹ் ஆஹ் அது இப்பதைக்கு ஒன்னும் பேசல யாரும் அத

உம் அது பருத்தி நா நா நல்லா இருந்தா தானக்கா வாங்குவாங்க யாரா இருந்தாலுமே

ஆமா ஆஹ் எல்லா பக்கமுமே அப்படிதான் இருக்குபோல

அஹ் அஹ் ஆமா உளு உளு நாங்களும் உளுந்து தட்டாங்காயி எல்லாம் போட்டுருக்கோம்

அங்குட்டு நெல் எல்லாம் யாரும் போட மாட்டாங்க ஏன் கா காடு ஆஹ் ஆஹ் பருத்திகாடு ஆஹ் ஆஹ் ஆமா உம்

போன ஆஹ் போன வருஷம் எங்க அம்மாச்சி ஊர்ல எல்லாம் சூரியகாந்தி எங்க அம்மாச்சி போட்டுருந்துச்சு ஒரு இரண்டு மூணு சாக்கு சும்மா அந்த ஓரத்துல போடுவாங்கள அந்த மாதிரி போட்டுருந்தாங்க அஹ் சுத்தி சுத்தி போட்டுருந்தாங்க அதுவே எங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு நாங்க oil அரச்சோம் சூரியகாந்தி விதைய வச்சு ஆஹ் வீட்டுலயே பண்ணதுனால ஆமா அம்மாச்சி ஊர்ல பரவாலக்கா இங்க போட முடியதில்ல மாமியாரு ஊருல